அந்த எந்த சண்டையுமே ரெண்டு பேருக்குமே இருக்காது கருணாஸ்தான் சண்டையேவும் கருணாஸ்தான் அவனுக்கு சொல்லி சொல்லிக் கொடுப்பான் விஷ்ணு விஷாலா அவ்~ இவள் வந்து குஸ்தி போட்டிக்கு அவங்க அப்பா பெயர் கொடுத்துட்டு வந்துட்டாரு நான் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லுவா இல்ல நீ பண்ணு அப்பதான் உனக்கு கொஞ்சம் ம~ மனசு relax ஆ இருக்கும் அப்படின்றமாரி அவங்க அப்பா சொல்லுவாரு சரி okay ன்னு சொல்லிட்டு training எல்லாமே போயிட்டு இருப்பாயிங்க நல்லா இருந்துச்சு படம் full ஆ அவளுக்கு குஸ்தி யார் கத்துக்கொடுத்திருப்பா actual ஆ அவளுக்கு வந்து சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு character இருப்பாரு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

உம் அதும் நம்ம தமிழ் actor தான் அவன் பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு

வேற எந்த படத்துல அந்த அரண்மனை படத்துல நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்

நல்லா இது பண்ணாரு அவரு அவர்தான் வந்து இவளுக்கு குஸ்தி அங்க போற இடத்துல இவளா விரும்பி கத்துப்பா விரும்பி கத்துக்கிட்டு நிறைய ஹம்

நிறைய award லாம் வாங்குவா நிறைய அதென்ன medal அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருவா அப்புறம் கல்யாணம் பண்ணாதனால இதை எதையுமே வந்து நீ இது பண்ணிக்ககூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம்தான்

கடைசியிலே கல்யாணம் பண்றது~ கல்யாணம் பண்றதுக்கான காரணமும் அவராத்தான் இருப்பாரு அவர் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு அந்த கோர்ட்டுக்கு கருணாஸ் வந்திருப்பான் actual லா பாத்தா கருணாசும் அவரோட சித்தப்பாவும் friend ஆ இருப்பாங்க போல school படிச்சிருப்பாங்க போல

அவங்க ரெண்டு பேரும் பாத்து பேசிட்டு தான் அந்த மாதிரி எனக்கும் இவன் சொல்லுவான் கருணாஸ்தான் first சொல்லுவான் மாப்பிளை வந்து இந்த மாதிரி இருக்காப்ல கல்யாணம் முடிக்கணும் பொண்ணு இப்படி வேணும்னு கேட்கிறாப்புலன்னு சொல்லும் இவன் உடனே முடிவு பண்ணிட்டு நம்ம பொய் சொல்லி அவளை கட்டி வச்சிடுவோம்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கட்டி வைப்பாங்க

கொஞ்சம் serious ஆ போகும் கொஞ்சம் serious ஆ போகும் அப்புறம் குஸ்தி போடுறதுக்கு சரி okay ன்னு சொல்லிட்டாங்க குஸ்தி போட்டுட்டே இருப்பா training போவா training போயிட்டு போவோம் போயி training போயி போட்டி வரும் national level ன்னு நினைக்கிறேன் national level ல வரும் அந்த national level ல யாரும் அவ நான் கலந்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு training போவா இப்~ அப்பன்னு வந்து யாரு விஷ்ணு விஷால் husband அவளோட husband நான் வந்து அவ கூடதான் வந்து குஸ்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான் காரணம் யாருன்னு பார்த்தா கருணாஸ்தான் சொல்லுவான்

அவன் என்ன சொல்லுவான் உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்ணா நீ வந்து அவளை இது பண்ணணும்

கண்டிப்பா வந்து நீ அந்த குஸ்தி போட்டியிலே கலந்துட்டு நீ வந்து win பண்ணி காமிக்கணும் அப்போதான் வந்து நமக்கு பேரு கிடைக்கும் உனக்கு ஊர்ல பேரே கெட்டுப்போச்சு உன் பொண்டாட்டி தான் பெரியவ மாறி இருக்கா அப்படின்ற மாறி சொல்லுவான் சரி அப்படின்னுட்டு ஒரு ஆதங்கத்துல போயி பெயரையும் கொடுத்து

இப்போ பொ~ பொண்ணு கூட பொண்ணு தான் போடணும் ஆம்பளை போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க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

அப்ப வந்து இவன் வாயைத் திறக்கவே மாட்டான் விஷ்ணு விஷால் கம்முனு இருப்பான்

அப்ப சண்டை போடுறதுக்கு training போவான் குஸ்தி class போவான் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா class க்கும் போவான் ஆஹ் அப்புறம் கத்துப்பான் கத்துக்கிட்டு கடைசியிலே அது அங்கேயும் ஒருத்தன் வருவான் ஒரு வில்ல~

அதாவது அவ அவ training போற இடத்திலே வில்லன் மாதிரி ஒருத்தன் இருப்பியான்

அதான் அவன் யாருன்னு கேக்குறேன் அந்த coach ஆ ஆஹ் ஆமா coach coach ன்றதை விட இந்த program ஏ நடத்தறவரு அவராத்தான் இருப்பாரு அவரைப் பாத்தா இவன் வந்து actual ஆ இவனுக்கு எல்லா உண்மையும் கிட்டத்தட்ட முடியற time ல தெரிஞ்சிரும் நான் அவகூட போட்டி போடல நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள தனியா பாக்கபோவான்

ஆனா அந்த coach பாக்கவே விட மாட்டான்

இது பண்ணி உள்ளேயே வச்சு அவள training எடுக்க வச்சு கடைசியில ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவான் அந்த சண்டையை போடுற அந்த date டும் வந்துரும்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

ஆஹ் சரி எல்லாருமே சொல்லுவாங்க முத முத உன் wife அ எதிர்த்து நீ இது பண்ணப் போற வேணாம் ஒரு lady ட்ட தோத்து போயிட்டேன்னா ரொம்ப அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் மீறி போவான் சரி கடைசியில போட்டியும் start ஆயிடும் start ஆயிட்டு first start பண்ணும்போதே வந்து அவ மயங்கி விழுந்திருவா

அந்த coach க்கு first ஏ தெரியும் அவ conceive ஆ இருக்கறது abort ஆகட்டும் பரவாயில்லை அவள் போய் குஸ்தி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவான் இந்த இந்த program

இவளுக்கு தெரியாம எப்படி coach க்கு மட்டும் தெரியும்

அது எப்படின்னா first ஆஹ் ஒரு போட்டிக்கு அனுப்பறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே medical test எடுப்பாங்க.

அப்படி எடுக்கும்போது வந்து report வந்து அவளுக்குத் தெரியாது report தெரியறதுக்கு முன்னாடி அவள் வந்து உள்ளே போயிட்டா ஏன் அ~ அவ வந்து அந்த report அ வாங்கி பாத்திருக்கலாம் அவ இல்ல பாக்கல அது எல்லாருக்குமே common ஆ இருக்கிற test எல்லாமே எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த time time க்கு முன்னாடி ஒரு doctor வந்து சொல்லுவாரு அந்த coach ட வந்து சொல்லுவாரு அவகிட்ட சொல்ல மாட்டாரு அந்த coach ட வந்து சொல்லுவாரு இந்தமாதிரி அவங்க conceive ஆ இருக்காங்க நம்மளோட game rule படி அவங்க வந்து விளையாடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு குழந்தைக்கு எதுவும் ஒண்ணுன்னா வந்து அப்புறம் நம்மளைதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்படி எல்லாம் இல்லை அவ விளையாண்டுதான் ஆகணும் இந்த போட்டியை cancel பண்ணணும்னு சொன்னா எனக்கு ரொம்ப amount loss ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவியான் அவன் சொல்லி இது பண்ணுவான் ஆனாலும் கடைசியில போயிருவா சரி okay பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் சொல்லிட்டு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

எப்படி தியேட்டர்ல போய் பாத்தீங்களா இல்ல mobile ல பாத்தீங்களா

ஓ இது அமேசான் பிரைம்

சரி சரி HD யா

அப்ப

ஆஹ் link உனக்கு send பண்ணிவிடுறேன் அப்புறம் நல்லா இருந்துச்சு படம் கடைசியில ஆஹ் அவ conceive ஆ இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு

அவன் நான் யார்கூடயும் விளையாட மாட்டேன் நான் அவள பார்க்க போறேன்பான் நீ யார் கூடயாவது கண்டிப்பா விளையாடுவேன்னு சொல்லுவான் அப்ப நான் விளையாடுற மாதிரின்னா அந்த coach கூடதான் விளையாடுவேன்னு சொல்லிடுவான் அவன் விஷ்ணு விஷால்

சரின்னுட்டு coach கூட தான் விளையாடுவான் விளையாண்டு அந்த coach அ இது பண்ணிட்டு இவன் ஜெயிச்சிருவான்

coach சும் வந்து சொன்னவுடனே சரி நான் விளையாடுறேன்னு சொல்லிருவாரா ஹம் சொல்லிருவாரு ஏன்னா அவனுக்கு குஸ்தி தெரியுமா இவனுக்கு குஸ்தி தெரியாது அதனால நான்தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விளையாட கிளம்பிருவியான்

ஆன பாத்தா விஷ்ணுவிஷால் தான் win பண்ணுவான்

அப்புறம் போயிட்டு husband and wife ஆ ஒண்ணு சேர்ந்துருவாயிங்க குழந்தை பிறந்திரும் பொண்ணு பிறக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பொண்ணு பொண்ணு பிறந்தும் அவன திரும்பவும் அவ குஸ்தி விளையாடறதுக்கு allow பண்ணுவான்

அவங்களோட அந்த என்னென்ன கனவு ஆசை எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுறாங்க அது யாருமே support பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் ஒரு title

பாக்கலாம் நானு ஹம் எல்லாம் உக்காந்து jolly யா பாத்துட்டு இருந்தோம் family யோட சரி சரி சரி நீ எனக்கு link அனுப்பி விடு மறக்காம சரியா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 எனக்கு இப்ப latest ஆ எந்த படமும் பாக்கவே தோண மாட்டேங்குது எப்படிறா இந்த two GB ஐ காலி பண்ணலாம் யூடுயூப் பார்ப்போமா இன்ஸ்டா பார்ப்போமா பேஸ்புக் பார்ப்போமா தான் இருக்கு யூடுயூப் இன்ஸ்டா பக்கம் போயிட்டாலே வெளிய வரவே முடியாது

இப்ப நிறைய ஒவ்வொரு வீட்டுலயும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்~ நிறைய யூடுயூபர்ஸ் இருக்காங்கல்ல ஆமா யூடுயூபர்ஸ் first யூடுயூப்னா என்னன்னே தெரியாம போச்சு இப்ப யூடுயூப பார்த்தாலே ஐயோ ப~ பயமாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்லல சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் யூடுயூப் அப்படின்னா என்னன்னே தெரியாத பிள்ளைங்களை வச்சு shots எடுக்கிறது யூடுயூப் videos எடுக்கிறது அப்படின்னு போகும்போது எங்கடா போகுது உலகம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு school, college ல எல்லாம் திட்ட மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களா

ஏன் இப்படி social media ல

ஹம் இந்த school படிக்கிற பசங்க பார்த்தியா நிறைய பேர் பண்றாங்க இப்போ

நிறையா அதாவது என்ன சொல்றது அடுத்தடுத்த அடுத்தடுத்த video போட்டுட்டே இருப்பாயிங்க அதுவும் school பிள்ளைங்க கல்யாணம் முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி video நிறைய போட்டுட்டே இருப்பாங்க.

நான் அதை வந்து ஒண்ணு இரண்டுதான் பார்ப்பேன் நிறைய பார்க்க மாட்டேன் இந்த life style ன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்திருக்கியா

love marriage பண்ணிப்பாங்க கோயம்புத்தூர் அவங்களுக்கு

அதாவது உண்மையிலேயே அவங்க ஆஹ் love பண்ணி யூடுயூபர்ஸா இருந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி family support யே இல்லாம

அவங்க ரெண்டு பேரும் ஒரு office ல work பண்ணிருப்பாங்க அப்படி தானே சொன்னாங்க அதான் சொல்றேன் ஆமா office ல தான் work பண்ணிருப்பாங்க plus யூடுயூபர்ஸாவும் இருப்பாங்க அவனும் தனியா ஒரு channel run channel run பண்றான் ரெண்டு பேருமே தனியா run பண்றாங்க இப்ப அந்த பாட்டிக்கு வேற ஒரு channel போட்டுருக்காங்க channel ன்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு ஒரு channel லு ஆஹ் family ஆ அப்ப எவ்வ~ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பாரு

வீடு வாங்கிட்டாங்க first வந்து என்ன சொல்றது ரெண்டு பேருமே love marriage ன்றதுனால வீட்டுல accept பண்ணிக்கல ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தாங்க இப்ப வருமானத்துல பார்த்தோம்னா அவ்வளவு சொந்த வீடே வாங்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல

அப்படின்ற மா~ பாரு எந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு பாரு யூடுயூப்ல ஆமாக்கா இப்ப எவன் யூடுயூப் channel அ open பண்ணி பார்த்தாலும் one million, two million, five million, ten million இருக்கு first யூடியூப்ன்னா என்னன்னே தெரியாது நம்ம யூடியூப் பக்கமே போனாலுமே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நூறு பேர் பார்த்திருப்பாங்க ஏன்னா ஒரு இருநூறு பேர்தான் பார்த்திருப்பாங்க ஒரு video வ நம்ம பார்க்கும் போது இப்ப போய் பார்த்தோம்ன்னா அந்த video வ பார்த்தாலே நமக்கு முன்னாடி எவ்ளோ பேரு ஆஹ் நான் பாத்துட்டேன் நீ பாத்துட்டேன்றாங்க

வேற வேற என்ன channel பாக்குறது எனக்கு அது வந்து பிடிக்கும் அந்த பொண்ணு பேசுறது ஆஹ் pimpom pimpom அப்டிங்கிறது பிடிக்கும்

அம்மாவோட அம்மா போல ஆனா இன்னும் அவங்க அம்மா அப்பா வந்து இவள accept பண்ணிக்கல பாட்டி மட்டும் accept பண்ணிக்கிட்டாங்க ஆஹ் அவனோட அம்மா அப்பா accept பண்ணிக்கிட்டாங்க அவனோட அம்மா அப்பா வ~ வருவாங்க போவாங்க வீட்டுக்கு

ஆனா அவளோட அம்மா அப்பா இப்பவரை வந்த மாதிரி நான் பார்த்ததில்லை ஆஹ் இதையும் யூடியூப் channel க்குன்னே தனியா work பண்ணுவான் போல அதுக்குன்னு தனியா ரெண்டு மூணு system வச்சிருக்கான் ரெண்டு மூணு பசங்க வச்சிருக்கான் எவ்வளவு தூரம் பண்றான் தெரியுமா நல்லா பண்றான் அந்த பையன் அவன்

எனக்கும் அவங்க பேரு தான் தெரியும் pimpom தெரியும் பாட்டி தெரியும்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

அதை வேணா பாப்பேன் வேற entertainment ஆ பாக்குறதில்ல entertainment ஆ படிக்கிற மாதிரியும் இல்லை சும்மா entertainment ஆ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுதான் video வா பார்த்தா என்னத்தையாவது சும்மா இருக்கிறது பார்க்கலாம்ல

அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறது இது single tea மச்சி அதெல்லாம் பாப்பியா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ அதெல்லாம் வேணா எனக்கு subscribe பண்ணிவிடு நான் பார்க்கிறேன்

உம் அது மட்டும் on ல வச்சிருப்பேனா

அதனால அந்த video வந்ததும் வந்ததும் நமக்கு link காமிக்கும் சரி சரி tea, coffee லாம் குடிச்சிட்டியா evening time ஆச்சுல இனிமேதான் அம்மா வந்தப்புறம்தான் அம்மா எப்ப வருவாங்க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 சரி சரி நீ அம்மாவுக்கு ஒழுங்கா முதல்லயே tea போட்டு வை அவங்கள வந்து வேலை வாங்காத